இது ஒரு குகை மாதிரி இருக்கு.

இரண்டு செல்ஃப்ஸ் கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு.

அந்த இடத்துல நிறைய செடிகள் வளர்ந்து இருக்கு.

இந்த படத்துல ஒரு கும்பலா நெறைய பேரு எங்கயோ போயிட்டு இருக்காங்க.

இது ஒரு சின்ன பசங்க விளையாடுற பூங்கா.

அப்புறம் ரெண்டு அம்மா அங்க இருக்காங்க.

உருளைக்கிழங்கும் பூண்டும் கேரட்டும் காலிஃப்ளவரும் நல்லா தெரியுது.

கார் வெள்ள கலர்ல இருக்கு.

அந்த இடத்தில ஆரஞ்சு கலர் சட்டை போட்ட ஒரு ஆள் நடந்துட்டு இருக்காரு.

அதுக்கு பக்கத்துல ஒரு ஃபேன் இருக்கு.

இது ஒரு கார் வாஷிங் ஏரியா .

அந்த கார் வாஷிங் ஏரியாக்கு உள்ள பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்கு.

இங்க பாக்க நெறைய பெண்களும் நெறைய ஆண்களும் வந்திருக்காங்க நெறைய மரம் இருக்கு.

அந்த இடத்துல ஒரு ஏ_சி இருக்குது.

இவங்க ஒரு படியில நின்னு அந்த தண்ணிய ரசிச்சிட்டு இருக்காங்க.

இது ஒரு ஹேர் கட் சலூன் .

அந்த இடம் சிகப்பு கலர்ல இருக்கு.

இந்த இடம் முழுவதும் நல்ல பச்சை கலர்ல இருக்கு.

அந்த சுவர் சாண்டல் கலர்ல பெயிண்ட் பண்ண பட்டிருக்கு.

அங்க ஃபோர் வீளர்ஸ் அண்ட் டூ வீளர்ஸ் ரெண்டுமே நிக்கிது.

கொஞ்ச காருங்க செட்டுக்கு கீழ இருக்கு.

இந்த படத்துல இருக்கிறது ஒரு பெட்ரோல் பங்க் .

அதுக்கு சைடுல மஞ்ச கலர்ல பலூன் போட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு.

அந்த படி எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு.

இது ஒரு வெயிட்டிங் ஏரியா .

அதுல ஒரு பெரிய சோஃபாவும் மூணு சிங்கிள் சோஃபாவும் இருக்கு.